அந்த கட்டைங்க மேல ஒரு மனுஷ நின்னுட்ருக்கா.

ஒரு மென் சைட்ல நிக்கிறாரு.

இங்க நெறைய பொம்மை படம் போட்டுருக்காங்க.

அதோட கலர் பிரவுன்ல இருக்கு.

இதுவும் ஒரு ஃபுல்லா பாறையா இருக்கு.

இங்க ஓனர் வைட் கலர் ஷர்ட் போட்டு உக்காந்துட்ருக்காரு.

இங்க ஒரு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

இத பாக்க ஒரு காம்ப்ளக்ஸ் மாரி இருக்கு.

டோர் எல்லா ஓபன்ல இருக்கு.

அவன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான்.

அவன் யெல்லோ கலர் சர்ட் போட்ருக்கான் ரெட் கலர் ஷூ போட்ருக்கான்.

கீழ கார்பெட் ரெட் கலர்ல குடுத்திருக்காங்க.

இத பாக்க ஹாஸ்பிடல் மாரி இருக்கு.

அவனோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இது பாக்க பெரிய கடல் மாரி இருக்கு.

இங்க எக்ஸ்பிரஸ் கோல்ட் லோன்னு எழுதிருக்கு.

எல்லா சின்ன பாப்பாங்க போட்ற டிரஸ் .

இந்த பிட்ஸர்ல இருக்கறது ஒரு ஹைவே .

இத பாக்க கோவில் மாரி இருக்கு.

பக்கத்துல ஒரு மனுஷன் நின்னுட்ருக்கான் அவனோட ஃபேஸ் ப்ளர்ரா இருக்கு.